ஜிகெம்பெய்ண்ட் ல் சேர்மங்களின் பகுப்பாய்வு குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு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
ஜிகெம்பெய்ண்ட் பதிப்பு 01210
இணைய இணைப்பும் தேவை
இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு ஜிகெம்பெய்ண்ட் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
யூஎஸ்இ ஒர் மேனேஜ் டெம்ப்ளேட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
டெம்ப்ளேட்ஸ் டூல் புராப்பர்ட்டி பக்கம் கீழே திறக்கிறது
டெம்ப்ளேட்ஸ் கீழிறங்கு பட்டியலில் அமினோ அசிட்ஸ் மீது க்ளிக் செய்க
பட்டியலில் அலனைன் ஐ தேர்ந்தெடுக்கவும்
அலனைன் ன் அமைப்பு டெம்ப்ளேட்ஸ் புராப்பர்ட்டி பக்கத்தில் ஏற்றப்படுகிறது
அந்த அமைப்பை ஏற்ற அதன் மீது க்ளிக் செய்து பின் காட்சிப் பகுதியில் க்ளிக் செய்க
அலனைன் மூலக்கூறின் சூழ்நிலை சார்ந்த மேனு பற்றி விளக்குகிறேன்
மூலக்கூறின் மீது ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணை menu திறக்கிறது
மாலிக்யூல் ஐ தேர்ந்தெடுக்கவும் அருகே சூழ்நிலை சார்ந்த ஒரு மேனு திறக்கிறது
சூழ்நிலை சார்ந்த மேனு பல்வேறு மேனு ஐடம்களை கொண்டுள்ளது அதில் நாம் காணப்போவது நிஸ்ட் வெப்புக் பேஜ் போர் திஸ் மாலிக்யூல் பப்செம் பேஜ் போர் திஸ் மாலிக்யூல் ஒப்பன் இன் கால்குலேட்டர் நிஸ்ட் வெப் பேஜ் போர் திஸ் மாலிக்யூல் மீது க்ளிக் செய்க அலனைனின் நிஸ்ட் இணையப்பக்கம் திறக்கிறது
அலனைன் பற்றிய அனைத்து தகவல்களையும் இணையப்பக்கம் காட்டுகிறது
ஜிகெம்பெய்ண்ட் திருத்திக்கு வருவோம்
பப்செம் பேஜ் போர் திஸ் மாலிக்யூல் ஐ திறக்க அலனைன் மீது ரைட் க்ளிக் செய்க
இந்த இணையப்பக்கத்தில் அலனைன் அமைப்பு க்ளிக் செய்க
2ட் ஸ்ட்ரக்சர் மற்றும் 3ட் கன்ஃபார்மர் tabகளுடன் ஒரு புதியப்பக்கம் தெரிகிறது
முப்பரிமாணத்தில் அலனைன் ஐ காண 3ட் கன்ஃபார்மர் tab மீது க்ளிக் செய்க
காட்டப்படும் 3ட் அமைப்பின் மீது க்ளிக் செய்க
இது ஒரு தனி விண்டோவில் மேலேயும் இடப்பக்கமும் சில கட்டுப்படுத்தும் கருவிகளுடன் அந்த அமைப்பை திறக்கிறது
பல்வேறு திசைகளில் அமைப்பை சுழற்ற ரோடேஷன் ஐகான் மீது க்ளிக் செய்க
ஹைட்ரஜன்களை காட்ட அதே பக்கத்தில் ஹ் மீது க்ளிக் செய்க
இவை ஹைட்ரஜன்கள்
மீண்டும் ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவுக்கு வருவோம்
அலனைன் மீது ரைட் க்ளிக் செய்து ஒப்பன் இன் கால்குலேட்டர் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
கெமிக்கல் கால்குலேட்டர் விண்டோ திறக்கிறது
இல்லையெனில் மேலோட்ட டுடோரியலில் பார்த்தது போலசினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்தி அதை நிறுவவும்
இந்த விண்டோவின் அடியில் இரு tabகள் உள்ளன கம்போசிஷன் மற்றும் ஐசோடோபிக் பேட்டர்ன்
கம்போசிஷன் tab பின்வருவனவற்றைக் கொண்டுள்ளது பார்முலா ராவ் பார்முலா gமோல் 1 ல் மாலிகுலர் வெய்த் grammole இன்வெர்ஸ் சேர்மத்தின் தணிம நிறை சதவிகித பகுப்பாய்வு
ஐசோட்ரோபிக் பேட்டர்ன் tab மீது க்ளிக் செய்க
இது சேர்மத்தின் மூலக்கூறு எடையில் உச்சத்துடன் நிறை நிறமாலையின் வரைப்படத்தைக் காட்டுகிறது
பயிற்சியாக 1
டெம்ப்ளேட்ஸ் பட்டியலில் இருந்து மற்ற அமினோ அசிட் களை தேர்ந்தெடுக்கவும்
அவற்றின் கம்போசிஷன் மற்றும் ஐசோட்ரோபிக் பேட்டர்ன் ஐ பெறவும்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவை திறந்துள்ளேன்
13 ப்யூட்டடைன் அமைப்பை வரைவோம்
ஆட் ஆ செயின் டூல் மீது க்ளிக் செய்க
4 கார்பன்களுக்கும் அதை க்ளிக் செய்து இழுக்கவும்
ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்து
இரட்டை பிணைப்புகளை உருவாக்க முதல் மற்றும் மூன்றாவது பிணைப்பு நிலைகளில் க்ளிக் செய்க
அணுக்களைக் காட்ட ஒவ்வொரு நிலையிலும் ரைட் க்ளிக் செய்க
அட்டோம் மீது க்ளிக் செய்து பின் டிஸ்ப்ளே சிம்போல் மீது க்ளிக் செய்க
13 ப்யூட்டடைன் 2ட் அமைப்பை 3ட் அமைப்பாக மாற்ற டூல் பார் ல் சேவ் ஐகான் மீது க்ளிக் செய்க
சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பைல் டைப் புலத்தில் எம்டிஎல் மோல்ஃபைல் பார்மேட் ஐ தேர்ந்தெடுக்கவும் பைல் பெயரை 13 பியூட்டேடின் என டைப் செய்க
டெஸ்க்டாப் ல் பைல் ஐ சேமிக்க டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பின் சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
மாறாக mol அல்லது mdl நீட்சியுடன் நேரடியாக பைல் ஐ சேமிக்கலாம்
உதாரணமாக பைல் பெயரை 13butadieneமோல் அல்லது mdl என டைப் செய்க சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
3ட் ல் அமைப்பை காண மூலக்கூறின் மீது ரைட் க்ளிக் செய்து
ஒப்பன் வித் மாலிக்யூல்ஸ் வியூவர் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
இதுதான் 3ட் ல் 13 ப்யூட்டடைன்
அமைப்பில் நம்மால் மாற்றத்தை செய்ய முடியது என்பதை கவனிக்க
அமைப்பை சுழற்ற அமைப்பின் மீது கர்சரை வைத்து மவுஸை பிடித்து இழுக்கவும்
பயிற்சியாக பென்சீன் அமைப்பை 2ட் ல் இருந்து 3ட் ஆக மாற்றவும்
இப்போது வேதி வினைகள் மற்றும் வினை நிபந்தனைகளை வரையக் கற்போம்
இது எத்தில் க்ளோரைட் உடன் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உடன் வினைப்புரிந்து முறையே ஈத்தீன் மற்றும் எத்தனாலை பெற வேதி வினை ஆகும்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவை திறந்துள்ளேன்
முதலில் எத்தில் க்ளோரைட் ன் அமைப்பை வரைவோம் ஆட் ஆ செயின் டூல் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
முதல் மற்றும் இரண்டாம் நிலைகளில் அணுக்களைக் காட்ட அந்த சங்கிலியின் மீது ரைட் க்ளிக் செய்க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
அட்டவணையில் சிஎல் ஐ தேர்ந்தெடுக்கவும்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
மூன்றாம் பிணைப்பு நிலையின் மீது க்ளிக் செய்க
எத்தில் க்ளோரைட் அமைப்பு வரையப்பட்டது
ஆட் ஒர் மோடிஃபை ஆ குரூப் ஒஃப் ஏட்டம்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
டைப் செய்க alcகோஹ்
மீண்டும் க்ளிக் செய்து டைப் செய்க aqகோஹ் ஆட் ஆன் அரோவ் போர் ஆன் இரிவர்சிபிள் ரியாக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்க
இங்கே இந்த அம்புக்குறிகளை பயன்படுத்து அரோவ் லெங்த் ஐ மாற்றலாம்
அரோவ் லெங்த் ஐ 280 ஆக அதிகரிக்கிறேன்
எத்தில் க்ளோரைட் க்கு அருகே காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
எத்தில் க்ளோரைட் கீழே க்ளிக் செய்க
அம்புக்குறியை கீழ்நோக்கியவாறு அமைக்க மவுஸை பிடித்து சுழற்றவும்
செலக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்க
ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் alcகோஹ் ஐ முதல் அம்புகுறியின் மீது வைக்கவும்
நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் aqகோஹ் ஐ இரண்டாம் அம்புக்குறியின் அருகில் வைக்கவும்
ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் alcகோஹ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
அம்புக்குறியின் மீது ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணை menu திறக்கிறது
அரோவ் ஐ தேர்ந்தெடுத்து அட்டச் செலக்ஷன் டோ அரோவ் மீது க்ளிக் செய்க
அரோவ் அசோசியேட்டட் என்ற தலைப்புடன் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
ரோல் கீழிறங்கு பட்டியலை க்ளிக் செய்க
பட்டியலில் கேட்டலிஸ்ட் தேர்ந்தெடுக்கவும்
குளோஸ் மீது க்ளிக் செய்க
ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் alcகோஹ் ஒரு வினையூக்கி ஆக அந்த அம்புக்குறியுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என காண அதை இழுக்கவும்
நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் aqகோஹ் க்கும் அந்த செயல்முறையை செய்வோம்
வினையூக்கியாக உள்ளதா என காண அதை இழுக்கவும்
எத்தில் க்ளோரைட் அமைப்பை தேர்ந்தெடுக்க செலக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்க
பிரதி எடுக்க CTRL சி ஐ அழுத்து அமைப்புகளை ஒட்ட இருமுறை CTRLV ஐ அழுத்துக
அமைப்புகளை இழுத்து சரியான இடத்தில் வைக்கவும்
இந்த வினைகளில் எத்தில் க்ளோரைட் ஈத்தீனை ஐ கொடுக்க ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் உடன் வினைபுரிகிறது
எத்தில் க்ளோரைட் எத்தனாலை ஐ கொடுக்க நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் உடன் வினைப்புரிகிறது
ஈத்தீனை பெற இரேசர் டூல் ஐ க்ளிக் செய்து எத்தில் க்ளோரைட் ன் சிஎல் பிணைப்பை நீக்குக
ஈத்தேன் உருவாக்கப்பட்டது
டூல் பாக்ஸ் ல் கரண்ட் எலிமெண்ட் கார்பனா என உறுதிசெய்க
பின் ஒரு இரட்டை பிணைப்பை பெற ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்து அந்த பிணைப்பின் மீது க்ளிக் செய்க
ஈத்தீன் உருவாக்கப்பட்டது
எத்தனாலை பெற விசைப்பலகையில் ஒ ஐ அழுத்துக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
வினைபடுபொருள்கள் மற்றும் வினைவிளைப்பொருள்களை 2ட் ல் இருந்து 3ட் க்கு மாற்றலாம்
ஒரு புது பைல் ஐ திறந்து எத்தில் க்ளோரைட் ஐ பிரதி எடுத்து அதை புது பைல் னுள் ஒட்டுக
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பைல் பெயரை எத்தில் chlorideமோல் என டைப் செய்க டெஸ்க்டாப் ல் உங்கள் பைல் ஐ சேமிக்க டெஸ்க்டாப் மீது க்ளிக் செய்க
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
அதேபோல எத்தீனையும் புது பைல் ல் பிரதி எடுக்கவும்
etheneமோல் என சேமிக்கவும்
எத்தனாலை ஒரு புதிய பைல் னுள் பிரதி எடுக்கவும்
ethanolமோல் என சேமிக்கவும் அந்த fileகளை நான் ஏற்கனவே என் டெஸ்க்டாப் ல் சேமித்துள்ளேன்
நடப்பு விண்டோவை மினிமைஸ் செய்கிறேன்
என் பைல் களை நான் சேமித்துள்ள டெஸ்க்டாப் போல்டர் க்கு செல்கிறேன்
3ட் ல் சேர்மத்தைக் காண அந்த பைல் மீது ரைட் க்ளிக் செய்து ஒப்பன் வித் மாலிக்யூல்ஸ் வியூவர் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
அதேபோல மாலிக்யூல்ஸ் வியூவர் உடன் அனைத்து fileகளையும் திறக்கிறேன் 3ட் ல் சேர்மங்களை கவனிக்கவும்
நாம் கற்றதை சுருங்க காண்போம்
இந்த டுடோரியலில் நாம் கற்றது நிஸ்ட் வெப்புக் பேஜ் போர் திஸ் மாலிக்யூல்
pub செம் பேஜ் போர் தே மாலிக்யூல் கெமிக்கல் கால்குலேட்டர் ஐ பயன்படுத்தி சேர்மத்தின் மூலக்கூறு எடையை கண்டறிதல்
ஒரு மூலக்கூறின் நிறை நிறமாலையின் வரைப்படத்தை பெறுதல் mol பார்மேட் ல் மூலக்கூறை சேமித்தல் வினை நிபந்தனைகள் மற்றும் வினைப்படுபொருள்களை வினை அம்புக்குறியின் மீது சேர்த்தல் வினையை செர்த்தல் மற்றும் திருத்துதல் வினை மூலக்கூறுகளை 3ட் அமைப்புகளாக மாற்றுதல்
பயிற்சியாக பின்வரும் வேதிவினைகளை வரைக 1ஒரு வினையூக்கியாக கார்பன் டெட்ரா க்ளோரைட் உடன் ப்ரோபேன் மற்றும் ப்ரோமைன் மூலக்கூறுகள்
ஒரு வினையூக்கியாக நீரற்ற அலுமினியம் க்ளோரைட் உடன் பென்சீன் மற்றும் க்ளோரின் மூலக்கூறுகள்
நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்